இதுல வந்து பிரண்ட்ல சோப்புக்கு கலர்ல மெரூன் கலர்ல குரோட்டன்ஸ் செடி வந்து நட்டு வச்சிருக்காங்க.

அதுக்கப்பறம் இந்த தோட்டத்துக்கு ரெண்டு சைடுல அந்த கட்டடத்துக்கு போறதுக்கான வழியு இருக்குது.

இது வந்து ஒரு சர்ச்சுக்கு போற வழி மாதிரி இருக்கு.

இந்த சர்ச்சுக்கு ரெண்டு ஒரு ரெண்டு சைடுலயு அழகா பச்ச பசேல்னு செடி இருக்கு.

தூண் எழுப்பி இருக்காங்க காங்கிரீட் போட்டு ஒருத்தர் அந்த பக்கம் நிலகால் வச்சிருக்காங்க அத புடிசிட்டு நிக்கிறாரு.

அதுக்கப்பரோ செவர்ல ரெண்டு பேன்னு மாட்டிருக்காங்க ஓரு ரெண்டு ஸ்பீக்கரு வெச்சுருக்காங்க.

ரெண்டு பேர் நின்னு வேல பாத்துட்ருக்காங்க ஒரு கார் வந்து நிக்குது.

இது மீன் விக்கக்கூடிய சந்தை மாதிரி இருக்கு. பல வகையான மீன்கள மேல அடுக்கி வச்சிருக்காங்க.

ஆறு பேரு வந்து மீன் வித்துட்டு இருக்காங்க.

அதுக்கப்புறம் வெளிச்சத்துக்கு வேண்டி மின்சார பல்புகள் மேல தொங்கஉடப்பட்டிருக்கு.

இது வந்தது ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கு யேனா இதுல வந்து நரிய டிஸ்க் டேபிள் லம் நெறிய போட்டு இருக்கா கொஞ்சம் பேரு உகந்து சாப்பிட்டு இருக்கா.

அதுக்கு அப்புறம் பிரெண்ட்ல கடைக்கு பிரெண்ட்ல ரோடு போயிட்டிருக்கு ரோட்ல வந்து ரெண்டு மூணு பைக் நிறுத்தி வச்சிருக்காங்க ரெண்டு மூணு பேர் பைக்ல போயிட்டும் இருக்காங்க.

இது வந்து ஒரு ரோடு மாதிரி இருக்கு ரெண்டு சைடுல எல்லாமே பில்டிங் எல்லாமே இருக்கு.

அப்றோ இந்த ரோட்ல இருக்கக்கூடிய தார் எல்லாமே எழும்பி போய் இருக்கு அப்றோ இது வந்து இந்த கட்டிடம் வந்து ரொம்ப பழமையானது மாதிரி இருக்கு.

இத பாக்கக் ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்கு நெறைய பேர் நின்னு விலாடிட்ருக்காங்க அத சுத்தி உக்காந்து நெறைய பேரு ஏராளம்னா பேரு வந்து பாத்துகொண்டுடிருக்காங்க.

இதுல வந்து ஒரு பூங்கா மாதிரி இருக்கு இங்க வந்து ஒரு செலயும் வெச்சிருக்காங்க.